எனக்கு தெரிஞ்ச வரையிலும் ஆஹ் என் friend க்கு வந்து கத்தரிக்காய் சாப்பிட்டா கொஞ்சம் ஒத்துக்காது ஆஹ் கத்தரிக்காய் எல்லாம் கொஞ்சம் பார்த்தாலே தெறிச்சிஅடிச்சு ஓடுற பசங்க எல்லாம் என் கூட இருக்காங்க நான் திண்பேன் ஆனா அவங்க எல்லாம் வந்து அதை ஒதுக்கும்போது ஐயையோ அப்படியா அப்படின்னு தோணும் ஆஹ் அதில ராஜாவும் ஒரு ரகம் ஆஹ் ராஜாவை கொஞ்சம் கேப்போம் ராஜா உங்களுக்கு கத்திரிக்காய் பத்தி ஏதாவது இருந்தா சொல்லுங்க உம் கத்திரிக்காய் சாப்பிடுவேன் அதாவது ஒரு சில வகையெல்லாம் சாப்பிடுவேன் அதாவது இந்த கருப்பு கத்திரிக்காய் சின்னதா இருக்கும் சின்னதா இருக்கிறதை சாப்பிடுவேன் அதுவும் எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சா மட்டும்தான் இந்த இது எனக்கு சாப்பிட பிடிக்கும் நன்றி வினிதா அவ cut ஆகி போயிட்டா ஆஹ் நன்றி ராஜா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

ஒருநாள்,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

அமிர் தாஸ் ஜியின் மருமகனாக இருந்தாலும், ஜத்தாஜி ஒருநாள் முழுவதும் கூட தயங்காமல் குரு சாஹிப்பை வணங்கி, குருவின் வடிவத்தை அறிந்து சேவை செய்தார்.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

இல்லை அந்த பிள்ளைங்க எல்லாம் தன்னோட தாய் அவ சந்தோஷப்படுறாங்கன்னு தெரிஞ்சும் அந்த பிள்ளை ஆஹ் போகுறதுக்கு ready ஆ இருக்கான்னும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது night full ஆ நினைச்சுட்டு காலையில எழுந்தவுடனே என் பிள்ளைங்கள்ட்ட சொல்றேன் அந்த aunty இந்த மாதிரி வந்து சொன்னாங்க என் பிள்ளை army க்கு போயிட்டு வந்தா வீட்டுக்கு இருக்கட்டும் இல்லைன்னா நாட்டுக்கு இருக்கட்டுன்னு அதெல்லாம் எல்லாருக்கும் அந்த மாதிரி மனசு வராது தெரியுமா அப்படின்னேன் சின்ன வயசுல இருந்து கனவா இருக்கும்கா அவங்களுக்கு எல்லாம் ஆமா அவங்களுக்கு அது சின்ன கனவுன்னே சொன்னாங்க எனக்கு அது எனக்கு ரொம்ப ஆசைன்னு ஆனா என் பையனுக்கு அதுக்குதாங்க்கா try பண்ணோம்

கோயம்புத்தூர்ல ஒரு college இருக்கு army க்குன்னு படிக்கிறதுக்கு ஒரு school இருக்கு school ன்னு அங்க போய் admission க்கு try பண்ணோம் கடைசியில அவன் pass பண்ணல

அதுக்கப்புறம்தான் சரி அதுக்கு மேல முடியாதுன்னுதான் சரி இது doctor க்கு try பண்ணலாம்ன்னு இங்க வந்துட்டோம் அஹ் நானும் ஆனா சொ சின்னசின்னவன்ட்ட சொல்லும் போது சின்னவன் சின்னவனுக்கு சின்னதுல இருந்தே ஆசை military man ஆகணும்ன்னு நான் சொன்னேன் நீ குள்ளமா இருக்கியேடான்ன பரவாயில்லம்மா குள்ளமா இருக்கேன் குள்ள ஒரு military man ஆயிடுவேன் நானு அப்படின்னுவான் அப்ப நான் சொன்னேன் சரி உனக்கு உனக்கு விருப்பம்ன்னா நீ செய்ப்பா அப்படின்னுவேன் நான் சொன்னேன் நான் உன்ன

அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா இவ்வளவு பேர் இருக்காங்கல்ல அந்த இதுல அப்படின்னு நான் சரி உனக்கு விருப்பம் இருந்தா செய்ப்பா அப்படின்னுவேன் அது அந்த பிள்ளைக்கு அது விருப்பம்ன்னா அது செய்யட்டும் அவ்வளவுதான் அந்த பிள்ளை இப்ப medical college ல அந்த பிள்ளைங்க அது வேணா உண்மைதான் நானும் நினைச்சுட்டேன் medical college ல எவ்வளோக்கெவ்வளோ அந்த பிள்ளைங்க வந்து தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சு தன்னோட ஆஹ் ஆசைகளை அர்ப்பணிச்சு தன்னோட எல்லாரோட அந்த சகிப்புத்தன்மையை ஆஹ் ஒரு ரத்தத்தை எல்லாம் பார்க்கணும்ன்னா ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் அதுங்க அஹ் அர்ப்பணிச்சு அதுங்க வாழுதுன்னும் போது இந்த பிள்ளைங்களும் இதே மாதிரி வாழ்ந்துட்டு போகட்டும் military ல போயும் நாட்டுக்காக வாழற பிள்ளைங்களும் இருக்கு அது மாதிரி வாழ்ந்துட்டு போ

ninth ல இருந்து நீ coaching போட்டிருக்கா correct ஆ வந்திருவான்க்கா நானும் அதான் நினைச்சுட்டு இருக்கேன் இப்ப வந்து cricket அவனுக்கு அவனுக்கு ரொம்ப சின்னதுல இருந்தே ரொம்ப ஆசை

cricket போய் விளையாடணும் அப்படின்னு சரி அவனோட ஆசையும் விருப்பமும் இது பண்ண வேணாம்னுட்டு போட்டிருக்கேன் இப்ப வருவான் ஆறு ம ஆறரைக்கு வந்து tuition க்கு ஓடுவான் படிக்கிறதுலயும் கொஞ்சம் correct ஆ படிக்கணும்ன்னு சொல்லி வச்சிருக் நீ படிப்புதான்ப்பா ரொம்ப முக்கியம் அதுவும் நீ பாத்துக்கணும் அப்படின்னு

routine ஆ life அ வச்சாதான் உன்னால எல்லாத்துலயும் success பண்ண முடியும் கொஞ்சம் அலட்சியம் விட்டாலும் உனக்கு கஷ்டம் இந்த time ல இது எதெத செய்யணும் நீனே ஒரு time table மாதிரி போட்டுக்கிட்டு நீ வாழ்ந்தாதான் உனக்கு correct ஆ இருக்கும் அப்படின்னேன்

இது coaching குடுத்தீனாவே போதும் வந்துருவான் பெரியவனுக்குத்தான் கொஞ்சம் ரொம்ப இது பண்ணவேண்டியதா இருக்கு எப்படியோ கஷ்டப்பட்டு tenth முடிச்சு diploma போட்டுட்டேன் ஆனா அந்த பிள்ளைக்குதான் ரொம்ப போராட வேண்டியதா இருக்கு ஒரு mobile னா அந்த mobile ல அடிமையா உட்கார்ந்துறாப்புல TV ன்னா TV அடிமை தன்னோட வாழ்க்கையில வர ஒரு இதே extra நீ வேற எங்கயாவது அனுப்பி விட்டீன்னா சரியாயிடும்க்கா அப்படி அனுப்பி விட்டீன்னா அவன் எதுலயாவது வந்துடுவான் அஹ் friends friends circle உம் கிடையாது அந்த அளவுக்கு வீட்டுக்குள்ளேயேதான் இருக்கிறான் தனியா தான் உட்கார்ந்து இருக்கான் தனியா இருக்கிறான் என் hostel ல போடலாம்ன்னா வேணாம் அப்படின்னுட்டாரு மாமா பயந்துகிட்டு

வந்துருவாங்க விடு கவலைப்படாத இரண்டு பிள்ளையும்

எனக்கும் சரி பரவாயில்லை உங் யார் யாருக்கு எப்படி எப்படி எழுதி இருக்கோ அப்படி எழுதி இருக்கட்டும் அப்படின்னு நினைப்பேன் நானு இல்லக்கா முயற்சி நாம பண்ணணுங்கா கொஞ்சம் அவ்வளவு தான் ஆமா இன்னொரு அஹ் இது மாதிரி இன்னொரு அக்கா பிள்ளைக்கும் doctor படிக்கணும்னு ரொம்ப ஆசை

அவங்க அப்பா அது ஏதேதோ கொஞ்சம் குழப்பி குழப்பி அவளை வக்கீலுக்கு படிக்க வச்சு இப்ப என்னம்மா எழுதப் போறியான்னு கேட்டேன் இல்ல சித்தி வேண்டாம் பாத்துக்கலாம் நான் இதை இதை முடிச்சிட்டு வேற எதாவது பண்றேன் இரண்டு பக்கமும் குழப்பம் வேண்டாம் சரி விடு உனக்கு கடவுள் இவ்வளவுதான் படிப்புன்னு போட்டுருக்காப்புல

படிக்கட்டும் விடு நம்ம ஏதும் இது பண்ணிக்க வேணாம் அப்படின்னு அந்த time ல யாராவது சொல்லியிருந்தா correct ஆ இருந்திருக்கும்

அந்த time ல சொல்லி முடிக்க வைக்க யாரும் இல்லை சொல்லவும் யாரும் இல்லை

எதுவும் பண்ணவும் யாரும் இல்லை யாராலயும் புரிய வைக்கவும் முடியலை

அமைஞ்சிருந்தா ஒரு doctor அ உலகம் miss பண்ணிடுச்சு அவ்வளவுதான் ஆமா அது இதத்தான் சொன்னேன்ல யார் யாருக்கு எது எதுன்னு தலையில எழுதியிருக்கோ அது அது கண்டிப்பா நடக்கும் இவங்க doctor ன்னா அவங்க doctor ஆவாங்க medical இதுல போய் போணும்ன்னா போவோம் அவங்க college engineer ன்னா engineer நான் அதான் சொல்லுவேன் யாரு எத செஞ்சாலும் நியாயமா வாழணும் நேர்மையா வாழணும் இல்ல ஒரு doctor ஆ இருந்தாலும் சரி ஒரு வக்கீலா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் ஒரு நேர்மையா மனசாட்சிக்கு உண்மையா இருந்தாலே போதும்ல

உண்மையா இருக்கணும்ன்னு அவசியம் இல்லை நம்ம மனசாட்சிக்கு உண்மையா இருந்தாவே நம்ம life அ success பண்ணிடலாம் அதான் என் தம்பிட்ட பேசும்போது என் மனசாட்சின்னா என்னன்னு ஒரே ஒரு இது கேட்டேன் அந்த அந்த மனசாட்சிக்கு அவ்ளோ அழகா ஒரு explain பண்ணப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது சரி இந்த ஆத்மாக்கும் மனசாட்சிக்கும் என்ன வித்தியாசம்ன்னா ஆத்மா வேற மனசாட்சி வேறக்கா

உடம்பு நினைக்கிறதுதான் மனசாட்சி அந்த உடம்புக்கு உயிர் குடுக்குறதுதான் அந்த ஆத்மா நீ சாதாரண ஒரு போர்வை எடுத்துக்கிட்டீன்னா ஆஹ் கையில லேசா தெரியும் அதை ஈரமாக்குனா உனக்கு ரொம்ப weight ஆ தெரியும் அந்த மாதிரிதான் ஒரு ஆத்மா அந்த நகம் உடம்பு உடல் சதையெல்லாம் சேர்ந்து அந்த உடம்புக்கு அந்த ஆத்மா வந்தாதான் அந்த உடம்புக்கு weight ஏறி அதுக்கு உயிர் வரும் அந்த மாதிரிதான் எனக்கு அது ரொம்ப நினைச்சு நினைச்சு நினைச்சு சந்தோஷப்படுவோம்

மனசாட்சின்னா என்னன்னு கேட்டப்ப மனசாட்சின்னா ஒண்ணும் இல்லக்கா நீ எல்லார்கிட்டயும் மறைச்சு ஒரு தப்பை பண்ணியிருப்ப எல்லாரும் உன்னை எல்லாரும் உன் கண்ணு முன்னாடிதான் இருப்பாங்க ஆனா நீ எல்லாத்தையும் மறைச்சு தப்பு பண்ணிருப்ப நீ எல்லாமே செஞ்சிருப்ப எல்லாம் பண்ணியிருப்ப நீ ஒரு கொலையை செஞ்சி ஏய் நான் கொலை எல்லாம் செய்யல தம்பி ஐயோ அக்கா நான் உன்ன சொல்லலக்கா நான் ஒரு இதுக்குதான் சொல்றேன் நீ ஒரு கொலை பண்ணிருக்கேன்னு வை அக்கா அப்ப அந்த உன்னை உன்னை சுத்தி இருக்கவங்க எல்லாரும் உன்கிட்டதான் இருக்காங்க ஆனா உனக்கு எல்லாரும் பார்த்து பார்க்காத மாதிரி இருக்காங்க நீனு எல்லாருக்கும் தெரியாதுன்னு இருப்ப ஆனா நீ night ல போய் தனியா படுக்கும் போது

அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது வாழ்க்கையைப் புரிஞ்சு வாழறவங்களும் இருக்காங்க பாரு ஏனோ வாழுறோம் கடமைன்னு வாழறோம்ன்றவங்க எல்லாம் இல்லாம எவ்வளோ அழகா புரிஞ்சு ஒவ்வொரு நிதானத்தோட வாழ்ந்திருக்காங்க பாரு

அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்

ஆமா அப்ப அப்ப கூட அவங்க மனசுல ஒரு பயம் வந்திருக்கும் இந்த இடத்துல ஏதாவது treatment தப்பா பண்ணிட்டோமோ அந்த அவங்களுக்கு அது full ஆ mind ஓடி

இல்ல அவங்க பண்ணிட்டு இல்ல நம்ம இந்த இதை correct ஆதான் முடிச்சிருக்கோம் இந்த operation correct ஆ முடிச்சிருக்கோம் அந்த patient அவங்க வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு இதா இருக்கும் ஆமா இல்ல அவங்க நல்ல மாதிரி போனா தான இவங்களோட இதுக்கு வெற்றியே அது ஆமா அவங்க படிச்சதுக்கும் வெற்றி அவங்க பண்ண அந்த operation க்கும் வெற்றி உண்மைதான் அது இல்லைன்னா இவங்களுக்குள்ளேயும் அந்த உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்கும்ல எப்போதுமே அதனாலதான் நந்தினி அந்த படிப்பை அஞ்சு வருஷத்துக்கு வைச்சிருக்காங்க அந்த medical படிப்பை அஞ்சு வரு அந்த இன்னொரு வருஷம் intensive ன்னு கொடுக்குறாங்க இல்லை ஏதாவது ஒரு கிராமத்துல போய் service பண்ண சொல்றாங்க

அதான் பெரிய இது அவங்க இவ்வளவு நாள் படிக்கிறதை விட ஏதாவது ஒரு குக்கிராமத்துல போயி தன்னோட எல்லா வசதிகளையும் குறைச்சுக்கிட்டு

அந்த ஏழை மக்களோட அவங்களோட ஒண்ணா வாழ்றாங்க இல்ல இப்ப நம்ம நினைக்கிறோம்ல அவங்க எல்லாம் doctor ன்னா பெரிய high ஆ இது பண்ணிடுவாங்கன்னு ஆனா அவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த medical தொழிலுக்கு பிடிச்சு அந்த medical இதுல வந்திருப்பாங்கன்னும்போது

அதெல்லாம் அவங்களை நினைச்சு பார்க்கும் போது ஒரு சந்தோஷமாதான் இருக்கும் பரவாயில்லை இந்த அளவுக்கு அவங்க அவ்வளவு medical லோட ஒவ்வொரு ஒவ்வொரு துளியும் புரிஞ்சுதான் அவங்க அந்த வாழ்க்கைக்கு வந்திருக்காங்க

ஆமா doctor ஆகணும்ன்னா சும்மா சாதாரணம் எல்லாம் கிடையாது

medical ல ஒரு medical life ல ஒரு

சாதாரண ஒரு doctor ஆ இருந்தாலும் ஒரு medical க ஒரு medical store வைக்கணும்ன்னா கூட அவங்க அந்த இதை full படிச்சு இருந்தாதான் அந்த medical லயே உட்கார முடியும் doctor அ விட அது கஷ்டம்க்கா அது அவங்க ஒரு ஒரு medicine ஐயும் ஞாபகம் வச்சிருக்கணும் இல்ல அந்த doctor எழுதுற கையெழுத்தை வச்சு அந்த medicine அ புரிஞ்சு அவங்க அந்த medicine அ correct ஆ குடுக்குறாங்கன்னும்போது அது ஒரு பெரிய இதுதான்

ஒரு சில medical எல்லாம் இருபத்தி நாலு மணி நேரமும் திறந்து இருக்கும் அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லை இந்த இந்த போனா medical தொறந்திருக்கும் அங்க மருந்து கிடைச்சுரும் நமக்கு emergency கிடைக்கும் அதெல்லாம் வந்து ஒரு தியாகம் பண்ற மாதிரி தானே யாராவது ஒரு ஆள போட்டாவது night ல medical தொறக்க வச்சிருக்காங்க

அப்ப அந்த medical ல எல்லா line லயும் அது அவங்களுக்கு கிடைக்குதுன்னும்போது ஒரு ஆமா அதெல்லாம் படிச்சாலே அவுங்க எல்லாம் ஒரு விதத்துல தெய்வம் தான்

எல்லாத்துலயும் ஒரு medical medical வாழ்க்கைக்கு அவங்க ready ஆயிட்டு போறாங்கன்னும்போது ஒரு சந்தோஷம் தன்னைத்தானே அர்ப்பணிச்சுக்கனுன்றத முடிவு பண்ணிட்டு அவங்க போறதே பெரிய இது தான் அவங்களுக்கு அர்ப்பணிச்சுக்கிட்டு அவங்க எல்லாமே முடிச்சுக்கிட்டு தன்னோட படிப்பையும் அவங்க முடிச்சுக்கிட்டு வர்றாங்க பாரு அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்

பரவாயில்லை medical வாழ்க்கைக்கே உங்க பிள்ளைங்க எல்லாம் ready ஆகறாங்கன்னும்போது இன்னும் இன்னமும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்ல medical படிப்புக்கு அவங்க ready ஆயிட்டு இருக்காங்க அவங்களால அதை பண்ண முடியும்

NEETexam ல select ஒரு சந்தோஷம்தான் அந்த பிள்ளைக்கு ஆனா select ஆகுறது தான் ரொம்ப கஷ்டம் ஆஹ் select எல்லாம் ஆயிடும் அந்த பிள்ளைங்களுக்கு அது ஆசை இருக்குன்னும்போது select ஆகறது ஒண்ணும் தப்பே கிடையாது

இல்லை மாசம் ஒரு மாசம்ன்றதுனால தான் அந்த பயமே வருது medical ல வந்து அதுங்க அந்த அளவுக்கு ஒரு இது பண்ணுதுங்கும்போது அதுங்களுக்கு ஒரு வாழ்க்கையில எல்லா கஷ்டத்தையும் அதுங்க தாண்டிதானே நந்தினி வருதுங்க அந்த படிப்பு ஆமாங்கா அது வேணாம் நம்ம life ஓட பாக்குறப்ப அவங்க life ல ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை

நம்ம வந்து தனியா இருந்திருக்கிறோம் தனிப்பட்ட இருந்திருக்கிறோம்

எல்லாத்தையும் அவங்க தியாகம் பண்ணியே ஆகணும் அவங்களுக்கு வேற வழியே கிடையாது இல்லை ஆமா ஆமா அதே சமயத்துல அவங்க வந்து அந்த கஷ்டத்தையும் அவங்க இது பண்ணிட்டு வர்றாங்கல்ல

இப்ப ஒரு ஒரு சில நேரம் அவங்க night பத்து மணி ஆனாலும் ஒரு operation வந்துருச்சுன்னா இல்ல அந்த students எல்லாம் அந்த இடத்துல நிக்க வச்சு இல்லை நீங்க இங்கேயே இருந்து இதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல

நான் அந்த சமீபத்துல ஒரு test க்கு போயிருந்தப்போ அப்படிதான் அந்த ஆஹ் என்னை இது பண்ணி படுக்க வச்சு அந்த doctors ங்க அவங்க அந்த students ங்களுக்கெல்லாம் அவங்க அந்த medical இதுல ஒரு ஒரு இதுலயும் explain பண்ணி பண்ணி அவங்களை படிக்க வைக்கும்போது அது ஒரு சந்தோஷமா இருக்கும் அவங்களுக்கு இல்ல அந்த பசங்களும் அந்த அளவுக்கு ஆர்வமா அதை கவனிச்சுக்கிறாங்கல்ல ஆஹ் அவங்களாலயும் அதை பண்ண முடியுதுல்ல இந்த medical க்கு எல்லாம்

வாழ்க்கையே அதுங்களுக்கு மாத்திடுது இல்லை

இதுல நான் என் பையன பத்தி நிறைய தெரிஞ்சுகிட்டேன் அக்கா